இந்தப் பயிற்சியில் ஆடாசிட்டி மூலம் எடிட் செய்வதைக் கற்போம்
இந்தப் பயிற்சியில் ஒரு ஆடியோ fileஐ எடிட் செய்வதையும் ஆடாசிட்டி மூலம் திறப்பதும் கற்போம்
ஸ்டீரியோ பைல் ஐ மோனோ ஆக மாற்ற
லேபல்ஸ் ஐ சேர்க்க
வெட்டிநீக்கிநகர்த்தி மேலும் ஒலியை அதிகரிக்க
பின்னணியைச் சீராக்கி ஆடியோ பைல் ஐ சேமித்து எக்ஸ்போர்ட் செய்யவும் கற்போம்
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் ஆடாசிட்டி வெர்ஷன் 13 ஆடாசிட்டி ஆதரவு தரும் பல ஆடியோ formats வாவ் ஏஇஎஃப்எஃப் சுன் ஆவ் நெக்ஸ்ட் ஆர்சிஏஎம் இன்ஸ்டிட்டட் டிஇ ரிச்சர்ஸ் எட் கோஆர்டினேஷன் அக்கஸ்டிக் மியூசிக் எம்பி3 ம்பெக் இ லேயர் 3 எக்ஸ்போர்ட் ரிக்வயர்ஸ் செப்பரேட் என்கோடர்
சீ லேம் இன்ஸ்டாலேஷன் ஒக் வோர்பிஸ் மெயின் மேனு ல் அப்ளிகேஷன்ஸ் பின் ஜிடிஜிடி சவுண்ட் ஆண்ட் வீடியோ ஜிடிஜிடி ஆடாசிட்டி சென்று ஆடாசிட்டி ஐ அணுகுவோம்
ஒரு ஆடாசிட்டி உதவிப் பெட்டி திறக்கிறது
ஒக் செய்வோம்
ஒரு ஆடியோ பைல் ஐ எடிட் செய்ய முதலில் அதை ஆடாசிட்டி யில் இம்போர்ட் செய்ய வேண்டும்
அதற்கு பைல் ஜிடிஜிடி இம்போர்ட் ஜிடிஜிடி ஆடியோ செல்க
உலாவியின் சாளரம் திறந்ததும் எடிட் செய்ய வேண்டிய ஆடியோ பைல் ஐக் கண்டு ஒப்பன் ல் சொடுக்கவும் ஆடாசிட்டி விண்டோ வில் பைல் திறக்கிறது
பைல் ஜிடிஜிடி சேவ் புரொஜெக்ட் ஏஎஸ் ல் சொடுக்கி ஆ உ ப் பைல் iஎ
ஆடாசிட்டி புரொஜெக்ட் பைல் ஆக சேமிக்கவும்
திறக்கும் பெட்டியில் ஓகே ஐ க்ளிக் செய்யவும்
பைல் க்கு எடிட்டிங் இன் Audacityஎனப் பெயர் கொடுக்கிறோம்
அடைவுகளைச் சோதித்து சேமிக்கவும்
கோப்பி ஆல் ஆடியோ இன்டோ புரொஜெக்ட் தேர்ந்தெடுக்கவும்
அனைத்து ஆடாசிட்டி புரொஜெக்ட் டேட்டா fileகளையும் கொண்டிருக்கும் போல்டர் ஐ இது உருவாக்கும்
ட்ராக்ஸ் ஐ பார்க்கவும்ஒரு ட்ராக் எனில் ஆடியோ மோனோ ல் இருக்கும் இடப்பக்க பேனல் ல் உள்ளLabel லிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கும்
இன்னொரு ஆடியோ பைல் திறக்கலாம்

இரு ட்ராக்ஸ் காணப்பட்டால் ஆடியோ ஸ்டீரியோ வில் உள்ளது
இதுவும்இடப்பக்க பேனல் ல் உள்ள லேபல் ல் குறிப்பிடப்பட்டிருக்கும்
ஒரு ட்ராக் ஐ முழுமையாக நீக்க ட்ராக் ஐ தெரிவு செய்து ட்ராக்ஸ் tab ஐ க்ளிக் செய்து ரிமூவ் ட்ராக்ஸ் ஐத் தேர்ந்தெடுக்கவும்
மாறாக இடப்பக்க மூலையில் காணும் எக்ஸ் ஐ சொடுக்கி trackகளை நீக்கலாம்
ஆடியோ பைல்
ஸ்டீரியோ மோடு இல் இருந்து ஸ்டீரியோ ஆட்புட் தேவையில்லை எனில் அதை monoவாக மாற்றலாம்
அதற்கு ட்ராக்ஸ் tab சென்று மிக்ஸ் ஆண்ட் ரெண்டர் தேர்ந்தெடுக்கவும்
ஆடியோ fileன் இடப்பக்கம் உள்ள panelன் கீழ் அம்புக்குறியில் சொடுக்கி ஸ்ப்ளிட் ஸ்டீரியோ டோ மோனோ தேர்ந்தெடுக்கவும்
ஒரு ட்ராக் ஐ நீக்கவும்
பைல் ல் எங்கே பெரிதாகத் தெரிய வேண்டுமோ அங்கே கர்சரைக் கொண்டு போய் எடிட் பேனல் இல் உள்ள ஜூம் இன் அல்லது ஜூம் ஆட் பட்டன் ஐ க்ளிக் செய்க
மாற்றாக fileன் எந்தப் பகுதியில் ஜூம் இன்டோ அல்லது ஆட் செய்யவேண்டுமோ அங்கே கர்சரை வைக்கலாம்
Ctrl கே அழுத்திய வண்ணம் ஜூம் இன் மற்றும் ஆட் செய்ய மெளசின் ஸ்க்ரோல் வீல் பயன்படுத்தவும்
ஒரு ஆடியோ fileல் தேவையற்ற பகுதிகளை நீக்கியோ வெட்டி ஒட்டியோ சில சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தலாம்
பைல் ன் ஒலி அளவையும் கூட்டிக் குறைத்து வைக்கலாம்
எடிட் செய்யும் முன் முழு ஆடியோ fileயும் கேட்கவும்
எளிதாகக் குறிப்பெடுக்க கேட்கும் பகுதிகளில் அடையாளம் இடலாம்
அதைச் செய்ய ட்ராக்ஸ் ஜிடிஜிடிஏடி நியூ பின் லேபல் ட்ராக் ல் சொடுக்கி லேபல் ட்ராக் ஐ சேர்க்கவும்
ஒரு குறிப்பிட்ட இடத்தில் லேபல் சேர்க்க கர்சர் மூலம் அதைத் தெரிவு செய்க ட்ராக்ஸ் tab செல்க
ஆட் லேபல் அட் செலக்ஷன் ஐதேர்ந்தெடுக்கவும்
லேபல் இல் தட்டச்சுக
மாற்றாக அந்த இடத்தில் க்ளிக் செய்து Ctrl B அழுத்தவும்
முதல்முறையாக ஒரு புதிய லேபல் ட்ராக் திறக்கும்
CtrlB மூலம் வரிசையாக அதே trackல் புதிய labelகள் திறக்கும்

கர்சரை வைக்கும் நேரத்தில் கர்சர் குறிப்பிடும் இடத்தில் ஒரு லேபிள் திறக்கும்
ஒவ்வொரு புதிய லேபல் பெறவும் கர்சரை எங்கு வேண்டுமானாலும் வைத்து CtrlB அழுத்தவும்
லேபல்ஸ் ஐ நகர்த்த முடியும்
லேபல்ஸ் ஐ நீக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளே க்ளிக் செய்து லேபல் நீங்கும்வரை backspace ஐ அழுத்தவும்
இதற்கு மாற்று வழி ட்ராக்ஸ் gtgtபின் எடிட் லேபல்ஸ் செல்க
அனைத்து labelகளும் பட்டியலிடப்பட்ட விண்டோ தோன்றும்
நீக்க வேண்டிய labelகளை தேர்ந்தெடுத்து ரிமூவ் பட்டன் ஐ அழுத்தி நீக்கவும்
ஒக் ஐ சொடுக்குக
ஆடியோ பைல் ஐ முழுவதும் ஒருமுறைக்கும் மேல் கேட்டபின்னர் எடிட் செய்ய வேண்டிய முறையைத் தீர்மானிக்கவும்
தேவைக்கு ஏற்ப பைல் ன் பகுதிகளில் நீக்கவோ நகர்த்தவோ செய்யலாம்
fileன் அறிமுகம் முக்கியப் பகுதி முடிவு ஆகியவற்றின் அடிப்படையில் எடிட்டிங் ன் கட்டமைப்பு அமைய வேண்டும்
மோசமான ஒலியையும் திரும்ப வருவதையும் நீக்கவும்
எஃபெக்ட்ஸ் செய்தியின் தாக்கம் மேம்படும்படி பயனாக வேண்டும்
திக்குதல் இருமுதல் திரும்பப் பேசுதல் நீண்ட மெளனம் போன்ற தேவையில்லாதவை நீக்கப்படவேண்டும்
செலக்ஷன் டூல் மூலம் நீக்க வேண்டிய ஆடியோ பகுதியை left கிளிக் செய்து இழுத்துவிடுவித்து டிலீட் அழுத்தி நீக்கவும்

ஆடியோவின் ஒரு பகுதியை வேறொரு பிரிவுக்கு நகர்த்த அதை left கிளிக் மூலம் தெரிவு செய்து இழுத்து விடுவித்து CtrlX பயன்பாட்டின் மூலம் அந்தப் பகுதியை வெட்டலாம்
எடிட் டூல்ஸ் பேனல் இல் கட் பட்டன் க்ளிக் செய்யலாம் அல்லது எடிட் ஜிடிஜிடி கட் ஆப்ஷன் ல் கிளிக் செய்யலாம்
நகர்த்தவேண்டிய ஆடியோ செக்மென்ட் பக்கம் கர்சரை நகர்த்தவும்
அங்கே க்ளிக் செய்து ஆடியோ செக்மென்ட் ஐ ஒட்டவும்
கீபோர்ட் ஷார்ட்கட் CtrlV மூலம் அல்லது பாஸ்டே பட்டன் மூலமும் இதைச் செய்யலாம்
எடிட் டூல்ஸ் பேனல் அல்லது எடிட் ஜிடிஜிடி பாஸ்டே ஆப்ஷன்
பெருமூச்சைக் குறைக்க ஆடியோ ஸ்ட்ரீம் இல் உள்ள மூச்சுப் பகுதியில் இடது க்ளிக் செய்து இழுத்து விட்டு தேர்ந்தெடுக்கவும்
செல்க எஃபெக்ட் ஜிடிஜிடி ஆம்ப்ளிஃபை
5 அல்லது 7 ஐ கொடுக்கவும் அல்லது ஆம்ப்ளிஃபிகேஷன் பாக்ஸ் இல் ஒலியை எவ்வளவு குறைக்க வேண்டுமோ அதை குறித்து ஒக் ஐ க்ளிக் செய்க

குறைவான ஒலியை அதிகப்படுத்த ஆடியோ ஐ தேர்ந்தெடுத்து எஃபெக்ட் ஜிடிஜிடி ஆம்ப்ளிஃபை செல்லவும்

அங்கு ஏற்கெனவே ஒரு மதிப்பை காணலாம்
அது இந்தக் கோப்பிற்கு ஏற்ற மதிப்பு
நமக்குத் தேவையான அளவில் உள்ளிடலாம்
ஒக் க்ளிக் செய்க
ஒக் பட்டன் செயலில் இல்லை எனில் அலோவ் கிளிப்பிங் optionஐ தேர்ந்தெடுக்கவும்

தொந்திரவாயிருக்கும் பின்னணி சப்தங்களை வடிகட்ட trackல் மாதிரி சப்தத்திலிருந்து ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும்
குரல்களற்ற பகுதியைத் தேர்ந்தெடுக்கவும்
இப்போது கிளிக் செய்க எஃபெக்ட் ஜிடிஜிடி
பின் நோய்ஸ் ரிமூவல்
கெட் நோய்ஸ் புரோஃபைல் ல் க்ளிக் செய்க
இது வடிகட்டவேண்டிய மாதிரி சப்தத்தை காட்டும்
ஆடியோ ட்ராக்கில் எங்கு வேண்டுமானாலும் க்ளிக் செய்து முழுதும் தேர்ந்தெடுக்கவும்
மீண்டும் கிளிக் செய்க எஃபெக்ட் ஜிடிஜிடி பின் நோய்ஸ் ரிமூவல்
நோய்ஸ் ரிடக்ஷன் லெவல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஏற்கும் அளவிற்கு சப்தத்தைக் குறைக்க குறைந்த அளவு மதிப்பைப் பயன்படுத்தவும் அதிக மதிப்பினால் இரைச்சல்கள் முழுதும் குறைந்தாலும் இருக்கும் ஆடியோவில் திரிபுகள்வேறுபாடுகள் ஏற்படலாம்
ஒக் க்ளிக் செய்க
பெட்டியில் சொல்லப்பட்ட அளவிற்கு மேல் ஆடியோவை அதிகரிப்பது நல்லதல்ல
ஏனெனில் பின்னணி இரைச்சல்களை அது அதிகப்படுத்தும்
ஹிஸ்ஸஸ் மற்றும் ஹம்ஸ் அதே முக்கியத்துவம் பெறும்
புரொஜெக்ட் பைல் ஐவழக்கமாய்ச் சேமிக்கவும்
கடைசியில் இறுதி projectஐ தேவையான ஆடியோ formatல் எக்ஸ்போர்ட் செய்யவும்
வாவ் எம்பி3 மற்றும் பல
இதை முந்தைய பயிற்சியில் ஏற்கெனவே விவாதித்தோம்
மேலதிகத் தகவல்களுக்கு அதைப் பார்க்கவும்
இந்தப் பயிற்சி நிறைவடைந்தது
சுருக்கமாய்ப் பார்ப்போம்இதில் நாம் audacityபயன்படுத்தி editingன் அடிப்படைகளைப் பார்த்தோம்

கட்டமைக்க மற்றும் திருத்த
ஆடியோ வில் வெட்ட நீக்க நகர்த்த
ஆடியோ சப்தம் பெரிதாக்க
பின்னணி இரைச்சல்களை வடிகட்ட
மேலே சொல்லப்பட்ட குறிப்புக்களைப் பயன்படுத்தி முன் பயிற்சியில் பதிவு செய்த ஆடியோவைத் எடிட் செய்யவும்
தேவையான இடங்களில் பேட் ஆட் மற்றும் பேட் இன் ஐ பயன்படுத்தவும்
இந்தச் இணைப்பில் உள்ள வீடியோவைப் பார்க்கவும்
httpspoken tutorialorgwhat is a spoken டியூட்டோரியல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் குறித்துச் சுருக்கமாய்க் கூறுகிறது
சிறந்த பேண்ட்விட்த் இல்லாதிருந்தால் அதை தரவிறக்கியும் காணலாம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் குழுவினர் வர்க்ஷாப் களை நடத்துகின்றனர்
ஆன்லைன் பரிட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றனர்
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contactspoken tutorialorg
ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் ஒரு அங்கமாகும்
இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் அமைப்பு இதற்கு ஆதரவளிக்கிறது
இந்த மிஷன் குறித்த மேலதிக தகவல்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro
இது இந்தப் பயிற்சியின் நிறைவாகும்
தமிழாக்கம் கீதா சம்பசிவம்